இது ஒரு சின்ன கோவில் கோவிலோட போர்டு வந்து தியாக சௌந்தரி என்று பத்ரகாளி அம்மன் திருக்கோவில் போட்ருக்குது.

இதுல வந்து ரொம்ப எம்டி கிரவுண்டா இருக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன தின்ன மாரி வச்சிருக்காங்க.

இது ஒரு பில்டிங் . பில்டிங் பக்கத்துல நிறைய செடி ம கொடி மரங்கள் எல்லாம் வெச்சிருக்காங்க.

வெளிய நெறைய வாழ கொலையெல்லாம் தொங்க விட்ருக்காங்க. வெளில ஒருத்தர் பைக்ல போயிற்றுக்குறாரு. இலெப்ட் சைடு இன்னொரு பில்டிங் இருக்குது.

அவர் கையில வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிருக்காரு பிளாக் கலர் ஷர்ட் போட்டு இருக்கிறார்.

டாங் ஜூஸ் பவுடறு ஜெலுசிலு இந்த மாரி நெறைய திங்ஸ் வெச்சிருக்காங்க.

தலையில பெரிய பூ வச்சிருக்குறாங்க பரதநாட்டியோ ஆடுர மாரி இருக்கு.

காருக்கு பக்கத்தில ரெண்டு மூணு பேர் நின்னுற்றுக்காங்க லெப்ட் சைடுல ஒருத்தர் நடந்து போய்ற்றுக்குராரு.

இங்க பாத்தீங்கன்னா ரெஸ்டாரன்ட் மாதிரி இருக்குது ரெஸ்டாரன்ட்ல எல்லா டேபிளும் காலியா இருக்குது.

சேர்ஸ்ல லாவண்டர் கலர் போட்டிருக்காங்க டேபிள் வந்து ஒயிட்டும் கிரே கலந்த மாரி இருக்கு.

உள்ளுக்குள்ளாடி நிறைய மரங்கள் எல்லா வளர்ந்து நிக்குது.

ஆறுல தண்ணி ரொம்ப கம்மியா தா இருக்கு அது பக்கத்துலயே நெறைய பில்டிங் இருக்குது.

ஆ ஸ்வீட்கார்ன் வந்து கவர்லெப் போட்டு வச்சிருக்காங்க ஒரு ஜென் அதுல நின்னுட்டிருக்காரு அவரு ப்ளூ கலர்ல டி_ஷர்ட் போட்டிருக்காரு.

கார் அவுட்ல எப்படி இருக்குன்னா ப்ளூ கலர்லயும் இன்டீரியர் கிரீன் கலர்லயும் இருக்குது.

மூணு சேர் போட்டிருக்காங்க. மூணு சேரு மூணு சேரு ஆப்போசிட்ல மூணு மிரர் இருக்குது.

இது பக்கத்திலேயே ஆஃபர் போர்டெல்லாம் எழுதி போட்ருக்காங்க பைவ்ஹண்றட்ல இருந்து சவென்ஹண்றட் வரைக்கும் ன்னு.

பிரிட்ஜ்க்கு அந்த சைடு ரெண்டு பெரிய மலை இருக்கா மாறி இருக்கு மலைல நெறய மரங்கள் வளந்திருக்கு.

இதுல ஏதோ கன்ஸ்டிரக்க்ஷன் வேல நடக்குற மாரி இருக்கு. தூரத்துல ஒரு ஆள் ஒருத்தங்க நின்னுகிட்ருக்காங்க.

அ ரெண்டு மூணு பேர் அதுல வேல பாத்துட்டுருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கட்டவுட் வச்சிருக்காங்க.